okay ma'am அப்ப நாங்க delivery பண்றோம். இப்ப நீங்க fifty thousand ன்னு சும்மாதான் சொல்லிருக்கீங்க, மொத்தமா total ஆ amount எவ்வளவுன்னு நீங்க சொன்னீங்கன்னா